ஜுவல்ஜ் எல்லாம் கண்ணாடிக்குள்ள டேபிள் மாரி சென்டர்ல போட்ருக்காங்க.

ஒரு லேடியோ அன்ட்ட அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிருக்காங்க.

பின்னாடி நறைய சாமி சிலைங்க இருக்கு.

லக்ஷ்மி இந்த மாரி நறைய ஃபோட் ஃபோட்டோஸ் மாதிரி வெச்சிருக்காங்க.

ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல மணல் குவிச்சி வச்சிருக்காங்க.

அதுல ரெண்டு பேர் உக்காந்துருக்காங்க ஒரு ஆள் படுத்துருக்காரு.

மேல டென்ட் ஷீட் மாரி போட்ருக்காங்க.

பெரிய பெரிய வீடுகள் எல்லா இருக்கு.

பிளாக் கலர் பிளாண்ட் பேக்குல குட்டி குட்டியா அடுக்கி வச்சிருக்காங்க.

அங்கங்க டஸ் பின்ஸ்ல்லா ரெண்டு ரெண்டு வெச்சிருக்கா--

நெறைய டிரீஸ்லா வண்டு சரவுண்டிங்ஸ்ல வளத்து வெச்சுருக்காங்க.

ஷெட்டு மாரி போட்டு நல்லா தார்ப்பாய் போட்டு வச்சிருக்காங்க.

பின்னாடி ஃபுல்லா குட்டி டாய்ஸ் பைக்கு எல்லாம்--

ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு கே_சி ஹால்லா இருக்கு.

அந்த மரத்லயு பேனர் போட்டு ஒட்டி வெச்சுருக்காங்க.

ஒய்ட் கலர்ல ஒரு பெரீய பொட்டி ஒன்னு தெரியுது.

கிளாத்திங் ஸ்டோர்ல நெறைய மேனிகுவின்ஸ்க்கு டிரஸ் போட்டு விட்ருக்காங்க.

ஒரு பெரிய கோல்டு ஜீவல்லரி ஷாப் இது.

தரையில்ல சில பிளாக்ஸ் வச்சு செதுக்கி இருக்காங்.

கீழ எடுத்துக்காட்டுறதுக்கு ஒரு டேபிள் மாரி வைட் கலர்ல போட்ருக்காங்க.

சைடுல வன்ட்டு ஃபுல்லா புல்லு முள் செடிங்க எல்லா வளந்துருக்கு.

உக்காந்திருக்கவங்க நெறைய பேர் போன்ல ஃபோட்டோ எடுத்துட்ருக்காங்க.